இது ஒரு காளி கிரௌண்ட் .

இந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல ரெண்டு பில்டிங்ஸ் தெரியுது.

ரோட்டுக்கு சைடுல நெறைய புல் தெரியுது.

இவுங்க ஒரு பெஸ்டிவல் செல்ப்ரேட் பண்றாங்க.

இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல நறையா ஆட்டோ நிக்கிது.

சைடுல ஒரு டொன்டி ப்போர் ஹவர்ஸ் கிளாக் தெரியுது.

இந்த ஹால்ல நெறையா சேர்ஸ் இருக்கு.

பேனர்ல ஃபோன் நம்பர் குடுத்து இருக்காங்க.

இது ஒரு ஹாஸ்டல் ரூம் .

ஹாஸ்டோல் ரூம்ல டபுள் டெக்கர் பெட் போட்ருக்காங்க இரண்டு டபுள் டெக்கர் பெட் .

மேல ஒராள் கீழ ஒரொரு ஆள் தூங்கற மாரி இருக்கு.

கீழ கொஞ்சம் பூஜைக்கு யூஸ் பண்ற பொருட்கள்லா போட்டு வச்சிருக்காங்க.

இத பாக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாரி இருக்கு.

ஒரு போட்ல ஹேப்பி ஃபீட் டான்ஸ் ஸ்டுடியோனு ஒரு பேனர்ல கீழே வச்சிருக்காங்க.

செவுர்ல மேல ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் பலூன்ஸ் வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இது ஒரு கேரட் கிளீன் பண்ற எடோ.

இந்த வீடுங்க இருக்கற எடத்துக்கு முன்னாடி ஒரு வேன் நிக்கிது.

இந்த பியூட்டி பார்லருக்கு பின்னாடி ரெண்டு சேர் வச்சுருக்காங்க.

தண்ணீல இருந்து கீழ வளர்ரக்கூடிய செடி தெரியிது.

இந்த வீட்டோட சைடுல ஜன்னல் தெரியுது.

இந்த பில்டிங்கு பக்கத்துல ஒரு செவுரு இருக்கு.

மேல மேகமூட்டமா மழ வரக்கூடிய அறிகுறியோட இருக்கு.

ஒரு பேரிகாட்ல பஸ் ஸ்டாப்னு போட்ருக்கு.

ஷீல்ட் பேட்ஜஸ் இதெல்லா டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க.